வணக்கம் ஜிகெம்பெய்ண்ட் அறிமுகம் குறித்த டுடோரியலுக்கு நல்வரவு இந்த டுடோரியலில் நாம் கற்கபோவது ஜிகெம்பெய்ண்ட் அதன் பயன்கள் மற்றும் நன்மைகள் நிறுவுதல் ஒரு புது பைல் ஐ திறத்தல் மெனுபர் டூல்பார் மற்றும் ஸ்டேட்டஸ் பார்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
உபுண்டு சாஃப்ட்வேர் சென்டர் ஐ பயன்படுத்தி ஜிகெம்பெய்ண்ட் ஐ மிக சுலபமாக நிறுவலாம்
உபுண்டு சாஃப்ட்வேர் சென்டர் பற்றி மேலும் அறிய எங்கள் இணைய தளத்தில் உள்ள உபுண்டு லினக்ஸ் டுடோரியல்களை காணவும் ஜிகெம்பெய்ண்ட் என்றால் என்ன
ஜிகெம்பெய்ண்ட் என்பது ஒரு இரு பரிமாண வேதியியல் அமைப்பு திருத்தி
இது ஒரு பல ஆவண இடைமுகத்தைக் கொண்டுள்ளது
ஜிகெம்பெய்ண்ட் பின்வருவனவற்றை செய்ய அனுமதிக்கிறது இரு பரிமாண வேதியியல் அமைப்புகளை வரையவும் காட்டவும் templateகளை இழுத்து விடவும் பிணைப்புகளின் நீளம் கோணம் மற்றும் அகலத்தை மாற்றவும் சேர்மங்களின் மூலக்கூறு எடையை கணக்கிட கெமிக்கல் கால்குலேட்டர் ஐ பயன்படுத்தவும்
ஜிகெம்பெய்ண்ட் பின்வருவதில் உதவுகிறது வேதியியல் அமைப்புகளை எளிமையாக காட்சிப்படுத்துதல் இரு பரிமாண அமைப்புகளை முப்பரிமாண அமைப்புகளாக மாற்றுதல்
அமைப்புகளை உருப்பெருக்கம் செய்தல் அணுக்களை தானியங்கியாகவும் கைமுறையாகவும் பயிற்சி செய்தல்
முதலில் ஒரு புதிய ஜிகெம்பெய்ண்ட் அப்ளிகேஷனை எவ்வாறு திறப்பது என காண்போம்
டாஷ் ஹோம் ல் க்ளிக் செய்க சியர்ச் பார் தோன்றுகிறது சியர்ச் பார் ல் டைப் செய்க ஜிசெம்பெயிண்ட் ஜிசெம்பெயிண்ட் ஐகான் மீது க்ளிக் செய்க
டெர்மினலில் இருந்தும் ஜிகெம்பெய்ண்ட் அப்ளிகேஷனை திறக்கலாம் CTRL ஏடிஎல் மற்றும் ட் விசைகளை ஒருசேர அழுத்தி டெர்மினலைத் திறக்கவும் ஜிசெம்பெயிண்ட் என டைப் செய்து எண்டரை அழுத்துக ஜிகெம்பெய்ண்ட் அப்ளிகேஷன் திறக்கிறது
பொதுவான ஜிகெம்பெய்ண்ட் விண்டோ இவ்வாறு இருக்கும்
இதுதான் மெனுபர்
மற்ற விண்டோ சம்மந்தமான அப்ளிகேஷன்களை போலவே ஜிகெம்பெய்ண்ட் ஒரு நிலையான menu பார் ஐ கொண்டுள்ளது
மேனு பார் கொண்டுள்ள மேனு தேர்வுகளாவன பைல் எடிட் வியூ டூல்ஸ் விண்டோஸ் மற்றும் ஹெல்ப் அடிக்கடி பயன்படுத்தப்படும் commandகளின் ஐகான்களை டூல்பார் கொண்டுள்ளது
அந்த ஐகான்களாவன ஒரு புது பைல் ஐ திறக்க ஏற்கனவே இருக்கும் பைல் ஐ திறக்க ஒரு பைல் ஐ சேமிக்க மற்றும் ஒரு பைல் ஐ அச்சடிக்க
இதுதான் காட்சி பகுதி
நாம் வரையும் மற்றும் திருத்தும் பைல் ன் உள்ளடக்கங்கள் மற்றும் அமைப்புகளை காட்சி பகுதி காட்டுகிறது
டூல்பாக்ஸ் லிருந்து டூல் களை நாம் காட்சி பகுதியினுள் இழுத்து விட முடியும் ஜிகெம்பெய்ண்ட் ன் நடப்பு செயல்பாடு பற்றிய தகவல்களைக் ஸ்டாட்டஸ்பார் காட்டுகிறது
மேனு தேர்வுகள் பற்றிய சூழ்நிலை சார்ந்த தகவல்களையும் இது காட்டுகிறது
இப்போது டாக்யூமென்ட் ப்ராப்பெர்டீஸ் பற்றி விளக்குகிறேன் டாக்குமென்ட் புராப்பர்ட்டீஸ் விண்டோவை திறக்க பைல் மேனு மீது க்ளிக் செய்க
புராப்பர்ட்டீஸ் சென்று அதன் மீது க்ளிக் செய்க
டாக்குமென்ட் புராப்பர்ட்டீஸ் விண்டோ திறக்கிறது
டாக்குமென்ட் புராப்பர்ட்டீஸ் விண்டோவை பெரிதாக்க அதை இழுக்கிறேன்
டாக்குமென்ட் புராப்பர்ட்டீஸ் பின்வரும் புலங்களைக் கொண்டுள்ளது
டைட்டில் ஆவணத்தின் தலைப்பை புரோப்பேன் என டைப் செய்வோம் ஆதர்ஸ் நேம் ஆசிரியரின் பெயரை மதுரி என டைப் செய்வோம்
Email- அதை காலியாகவே விடுகிறேன்
ஹிஸ்டரி - ஆவணத்தின் உருவாக்க தேதியை இந்த புலம் காட்டுகிறது
ஆவணத்தின் திருத்தப்பட்ட தேதியையும் இது காட்டுகிறது
அதாவது ஆவணத்தின்
அடுத்த திருத்தப்பட்ட தேதியையும் இது காட்டுகிறது
தேமே இந்த புலம் ஜிசெம்பெயிண்ட் ஆகவே இருக்கட்டும் கமெண்ட்ஸ் இந்த கமெண்ட்ஸ் புலத்தில் ஆவணத்திற்கு சம்பந்தமான உரையை சேர்க்கலாம்
சேர்மத்தின் பெயர் மற்றும் அதன் வாய்ப்பாட்டை எழுதுவோம்
புரோப்பேன் ch3 ch2 சி3 விண்டோவை மூட குளோஸ் பட்டன் மீது க்ளிக் செய்வோம்
அடுத்து டூல்பாக்ஸ் பற்றி கற்போம்
பல்வேறு toolகளுக்கான பட்டன்களை டூல்பாக்ஸ் கொண்டுள்ளது
நடப்பு ஆவண விண்டோவுடன் டூல்பாக்ஸ் காட்டப்படுகிறது
டூல்பாக்ஸ் பட்டன்களை பயன்படுத்தி அமைப்புகளை வரைவோம்
முதலில் புரோபேனின் அமைப்பை வரைவோம் புரோபேன் என்பது ch3 ch2 சி3 ஒரு கார்பன் சங்கிலியை உருவாக்க டூல் பாக்ஸ் லிருந்து ஆட் ஆ செயின் டூல் ஐ பயன்படுத்துவோம்
ஆட் ஆ செயின் டூல் மீது க்ளிக் செய்து பின் காட்சி பகுதியின் மீது க்ளிக் செய்க
காட்சி பகுதியின் மீது ஒரு கார்பன் சங்கிலி வரையப்படுகிறது
சங்கிலியின் நோக்குநிலையை மாற்ற ஆட் ஆ செயின் டூல் மீது க்ளிக் செய்க
காட்சி பகுதியில் க்ளிக் செய்து சங்கிலியின் நோக்கு நிலைய மாற்ற இடது மவுஸ் பட்டனை பிடிக்கவும்
சங்கிலியின் திசையை நிர்ணயிக்கும் வரை இடது மவுஸ் பட்டனை விடக்கூடாது
திசையை நிர்ணயித்த பின் இடது மவுஸ் பட்டனை விடுவிக்கவும்
கார்பன் சங்கிலி வரையப்பட்டுள்ளதைக் காணலாம்
காட்சி பகுதி மீது க்ளிக் செய்தவுடன் சங்கிலியின் நீளம் மற்றும் நோக்குநிலை நிர்ணயிக்கப்படுகிறது என்பதை கவனிக்கவும்
இப்போது சங்கிலி மீது ஒவ்வொரு நிலையிலும் அணுக்களைக் காட்டுவோம்
இங்கே அணுக்களைக் காட்ட இங்கு 3 நிலைகள் உள்ளன
முதல் நிலையின் மீது ரைட் க்ளிக் செய்க ஒரு துணை மேனு திறக்கிறது
அந்த நிலையில் அணுக்களைக் காட்ட அட்டோம் ஐ தேர்ந்தெடுத்து டிஸ்ப்ளே சிம்போல் மீது க்ளிக் செய்க
அதேபோல அனைத்து நிலைகளின் மீதும் அணுக்களைக் காட்டுவோம்
ரைட் க்ளிக்
அட்டோம் டிஸ்ப்ளே சிம்போல் மீது க்ளிக் செய்க இங்கே புரோபேன் க்கான அமைப்பு வரையப்பட்டுள்ளது அடுத்து அதே விண்டோவில் பென்டேன் க்கான அமைப்பை வரைவோம்
ஆட் ஆ செயின் டூல் மீது க்ளிக் செய்து பின் காட்சி பகுதியின் மீது க்ளிக் செய்க சங்கிலியின் நீளத்தை அதிகரிக்க இடது மவுஸ் பட்டனை பிடித்துக்கொண்டு கர்சரை இழுக்கவும்
விருப்பமான திசைக்கு நோக்குநிலையை மாற்றி இடது மவுஸ் பட்டனை விடுவிக்கவும்
அனைத்து நிலைகளின் மீதும் அணுக்களைக் காட்டுவோம்
இங்கே அணுக்களைக் காட்ட 5 நிலைகள் உள்ளன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
இங்கே பென்டேன் க்கான அமைப்பு வரையப்பட்டுள்ளது
இப்போது பைல் ஐ சேமிப்போம்
பைல் மேனு மீது க்ளிக் செய்து சேவ் ஏஎஸ் ஐ தேர்ந்தெடுக்கவும்
சேவ் ஏஎஸ் டயலாக் பாக்ஸ் திறக்கிறது
பைல் typeக்கு கீழிறங்கு அம்புக்குறியை க்ளிக் செய்க
சேமிக்க பல்வேறு formatகள் காணப்படுகின்றன
2ட் கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் ஐ தேர்ந்தெடுத்து பைல் பெயரை propaneஜிசெம்பெயிண்ட் என டைப் செய்து சேவ் பட்டன் மீது க்ளிக் செய்க
gchempaint நீட்சியுடன் பைல் சேமிக்கப்படுகிறது
இத்துடன் இந்த டுடொரியல் முடிகிறது
சுருங்கசொல்ல
இந்த டுடோரியலில் நாம் கற்றது ஜிகெம்பெய்ண்ட் பயன்கள் மற்றும் நன்மைகள் நிறுவுதல் ஒரு புது பைல் ஐ திறத்தல் மெனுபர் டூல்பார் மற்றும் ஸ்டேட்டஸ் பார்
மேலும் நாம் கற்ற்து காட்சி பகுதி டாக்குமென்ட் புராப்பர்ட்டீஸ் ஆவணத்தின் பண்புகள் டூல் பாக்ஸ் ஐ பயன்படுத்துதல் மற்றும் gchempaint நீட்சியுடன் வரைபடத்தை சேமித்தல்
பயிற்சியாக பின்வருவதை செய்க 1
என் ஹெக்சேன் மற்றும் என் ஆக்டேன் க்கான அமைப்பை வரைக 2
நோக்குநிலையை மாற்றுக 3
ஒவ்வொரு நிலையிலும் அணுக்களை காட்டவும் பயிற்சியின் வெளியீடு பார்க்க இவ்வாறு இருக்க வேண்டும்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
மேலும் தகவல்களுக்கு contactspoken tutorialorg க்கு மின்னஞ்சல் எழுதவும்